உங்க வீட்டுக்கு வந்தது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, எனக்கு. போய் தாத்தா பாட்டி எல்லாம் கூப்பிட்டுட்டு இருக்கணும். சரியா

ஹம் சரி பத்திரமா வீட்டுக்கு போ. ஆஹ் சரி பிரியா நான் போயிட்டு வர்றேன் ஆஹ் சரி சரி சோபி பத்திரமா போ. நீ போய் தாத்தா, பாட்டி எல்லாம் சேர்த்துக்கணும். குரு ஹரிகிருஷ்ணா. குரு ஹரிகிருஷ்ணா ஏழு ஜூலை ஆயிரத்தி ஆறுநூத்தி ஐம்பத்தி ஆறு முப்பது மார்ச் ஆயிரத்தி அருநூத்தி அறுபத்தி நாலு சீக்கியர்களின் பதினொரு குருக்களில் எட்டாவது குரு ஆவார்.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

இது அவரது சொந்த உதாரணம் மற்றும் வயது புத்திசாலித்தனம் மற்றும் சுய அறிவு ஆகியவற்றால் எந்த தடையுமில்லை என்பதை காட்டியது. பாலா ப்ரீத்தம் வாழ்க்கையை சுருக்கமாக பார்ப்போம். சவான், சம்மத், ஆய்ரத்தி ஏழ்நூத்தி இருபத்தி மூனின் படி அவர் கிபி ஏழு ஜூலை ஆயிரத்தி அருநூத்தி ஐம்பத்தி ஆறில் கீராத்ப்பூர் சாகிப்பில் அவரது தந்தை ஸ்ரீ குரு ஹரிராய் ஜியின் வீட்டில் தாய்கிரிசில் கவுர்ஜியின் வயிற்றில் பிறந்தார். நானா கூகி நாட்கான்டியின்படி இப்போதெல்லாம் எட்டு சவான் ஒவ்வொரு ஆண்டும், ஜூலை இருபத்து மூன்று அன்று வருகிறது. ராம்ராய் ஜி ஆப் ஜியின் மூத்த சகோதரர். ஆயிரத்தி அருநூற்றி அறுபத்தி ஒன்றில் அக்டோபரில் குரு ஹரி ராய் ஆப்ஜியின் மூத்த சகோதரர் ராம்ராய் மிகவும் புத்திசாலியாகவும், கொள்கையில் திறமையானவராகவும்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 ஒளரங்கசீப் குரு ஹரிராயை டெல்லிக்கு அழைத்தபோது, குருமத்தின் கொள்கைகளை தெளிவுபடுத்துவதற்காக குருஜி ஏன் அவருக்கு பதிலாக ராம்ராயை அனுப்பினார்? ஒளரங்கசீப் குரு ஹரிராயை டெல்லிக்கு அழைத்தபோது, குருஜி குருமத்தின் கொள்கைகளை தெளிவுபடுத்துவதற்காக அவருக்கு பதிலாக ராம்ராயை அனுப்பினார். ராம்ராய் முதலில் தனது திறமையால் பேரரசர் ஒளரங்கசீப்பைக் கவர்ந்து, பின்னர் அற்ப்புதங்களை நிகழ்த்தினார். பின்னர் முல்லாக்களின் வேண்டுகோளின் பேரில் ஒளரங்கசீப் ராம்ராயிடம் உங்கள் புத்தகத்தில் மிட்டி முஸ்லீம் கீ, என்று எழுதி இஸ்லாம் கண்டனம் செய்யப்பட்டுள்ளது என்று கேட்டார். ராஜா மீது தமது செல்வாக்கை தக்கவைத்துக் கொள்வதற்காகவும், அவரது மகிழ்ச்சியைப் பெறுவதற்காகவும் ராமராய் அகழ்வார்த்தை என்று கூறினார். ஆனால் எழுத்துப்பிழை காரணமாக அது முஸ்லீம் என்று எழுதப்பட்டுள்ளது. இந்தக் கடுமையான கீழ்ப்படியாமையை காரணமாக, குரு ஹரிராய் ஜி அவரது சிம்மாசனத்தைப் பறித்து அவரை என்றென்றும் கைவிட்டு விட்டார். இந்தக் காரணத்திற்க்காக ஆம் ஆத்மிக்கு ராய் ராம்ராய் தனது எதிர்ப்பைத் தொடர்ந்து, குர்க்கத்தியில் அமர்ந்து, பிறகு ஆட்சி சீக்கிய மதத்தைப் போதித்து கிராக்ப்பூர் சாகிப்பில் முதல் குருக்களைப் போல சீக்கியர்களுக்குப் போதித்தார். பிறக்கும் போதே தன் வீட்டில் பிறந்த பெண் குழந்தைகளை கொல்வதால், ரோபரைச் சேர்ந்த பணக்காரரான ராஜா ராம் தனது நீதிமன்றத்துக்கு வரவிடாமல் ஆப் ஜி தடுத்தார். அந்த மனிதன் மனம் திருந்தி இனிமேல் நல்லவனாக இருப்பேன் என்று உறுதி அளித்தபோது ஆப்ஜி இந்த பெண் கொலையாளியை, நெரிசலான நீதிமன்றத்தில் தண்டித்த அவரைக் காப்பாற்றினார். இவ்வாறாக ஆப்ஜி பல உபகாரணங்களை செய்தார். குரு சாகிப்பின் மூத்த சகோதரர் ராம்ராய் எனது தந்தை எனது உரிமையைக் கொன்று எனது தம்பிக்கு அரியணையையும் சொத்துக்களையும் கொடுத்ததாக பேரரசர் ஒளரங்கசீப்பிடம் புகார் செய்தார். உனது கட்டளைக்கு நான் கீழ்ப்படிந்திருந்தால் இதெல்லாம் நடந்தது. ஆனால் ஒளரங்கசீப் ராஜா ஜெய்சிங்கிற்கு குருசாகிப்பை டெல்லிக்கு அழைக்கும்படி கட்டளையிட்டார். ராஜா ஜெய் பெருமூச்சு தனது திவான் பராசுராமை, குருசாகிப்பை டெல்லிக்கு மரியாதையுடன் அழைத்து வர அனுப்பினார். திவான் பரசுராம் ராக்பூரை அடைந்து, குருசாகிப்பை டெல்லிக்கு செல்லுமாறு கேட்டுக்கொண்டார்.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

குருசாகிப் அனைவருக்கும் பொறுமையையும், ஆறுதலையும் கொடுத்தார். ஆனால் நூற்றுக்கணக்கான சீக்கியர்கள் அவரை பின் தொடர்ந்தனர். அம்பானே மாவட்டத்திலுள்ள பஞ்சோக்ரா நகரத்தை அடைந்தும்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 குருஜியை சந்தித்து சீக்கியர்கள் உங்களை ஒரு குரு ஹரிகிருஷ்ணா என்று அழைப்பதாக கூறினார். கீதை துவாபர் யுகத்தைச் சேர்ந்த கிருஷ்யன் ஜியால் இயற்றப்பட்டது. நீங்கள் அதன் அர்த்தத்தில் காட்டுகிறீர்கள். குருநானக்கின் வீட்டிலிருந்து,

அழைத்துவாருங்கள். குருநானக் பாட்ஷா அவருடைய அருளால் கீதையின் அர்த்தத்தைத் தருவார். பண்டிதர் சென்று சாஜி என்ற எழுத்தறிவில்லாத ஜீயரை அழைத்துவந்தார். சத்குரு அவரைப் பார்த்து, பண்டித்ஜியின் மிஷாவைச் செய்யச் சொன்னார். குருஜி குச்சியின் அவன் தலையில் வைத்து அவன் கண்களைப் பார்த்தார். கீதையின் கடினமான மற்றும் கடினமான ஸ்லோகங்களின் பொருளை, பண்டித் கேட்டார். அதை அவர் உடனடியாக விளக்கினார். இந்த ஸ்லோகத்தைப் பார்த்த பண்டிதர் சத்குருஜியின் காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு சீக்கியராக மாறினார். மேலும் அவர் இந்தப் பகுதியில் சீக்கிய மதத்தைப் பரப்பினார்.

டெல்லியை அடைந்த பிறகு குருசாகிப் இன்று குருத்வாரா Bungalow சாகிப் இருக்கும் ராஜா ஜெய்சிங்கின் Bungalow வில் தங்கினார். ஒளரங்கசீப் தரிசனத்திற்கான தனது விருப்பத்தை வெளிப்படுத்தினார். தந்தை கொடுத்த உத்தரவின்படி தேஹேன் என்று கூறி தரிசனம் தர மறுத்து என்று எழுதி அனுப்பினார். ஒளரங்கசீப் தனது மகன் சத்சதா முகஸ்லாமை குருவிடம் அனுப்பினார். குருஜி அவருக்கு ஆன்மீக போதனைகளை அளித்து அவரை பாராட்டினார். ராம்ராய்க்கு அரியணை வழங்கப்படவில்லை என்று பேச்சு எழுந்த போது, குருஜி அரியணையை பரம்பரை சொத்து அல்ல என்று தெளிவுபடுத்தினார். ராம்ராய் குர்பானியின் வசனத்தை மாற்றினார். இதனால் அவரது தந்தை குருஜி அவரை கைவிட்டார். எனவே குர்கானி பற்றிய அவரது கூற்று தவறானது. இந்த விளக்கத்தை சாஜா சஜதா, உவாசம் கேட்டவுடன் குருவின் ஞானத்தை ஒளரங்கசீப் நம்பினார். குருஜீயின் மந்திர சக்தியை சோதிக்கும்படி அவர் ராஜா ஜெய்சிங்கிடம் கேட்டார். ராஜா ஜெய்சிங் குருஜியை தனது ராணிகளின் அரண்மனைகளுக்கு அழைத்து வந்த,

அந்த நாட்களில் டெல்லியில் காய்ச்சலும், பெரியம்மையும் பரவின. குருஜி இரவும் பகலும் பாதிக்கப்பட்ட நோயாளிகளுக்கு உதவினார். சபையின் தசமபாகம் மற்றும் காணிக்கை எதற்காகப் பயன்படுத்தப்படுகிறது?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 என்று Father தாஸ்மிஸ் கூறியிருக்கிறார். இவ்வாறு நோயாளிகளுக்கு சேவை செய்து கொண்டிருந்த போது, ஒரு நாள் குருஜிக்கும் கடும் காய்ச்சல் ஏற்ப்பட்டது. பெரியம்மை நோயின் அறிகுறிகளும் அவரது உடலில்,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 ஆப்ஜி மூன்று வைசாக் சம்மத் ஆயிரத்தி ஏழுநூத்தி இருபத்தி ஒன்னின் படி ஜோத் ஜோதி ஜோத் முப்பது மார்ச் ஆயிரத்தி அருநூத்தி அறுபத்தி நாலில் உறிஞ்சப்பட்டது.

இப்போது பாலாசாகிப் குருத்வாரா இருக்கும் இடத்தில் ஜமுனா ஆற்றின் கரையில் அவர் தகனம் செய்யப்பட்டார். குரு ஹரிகிருஷ்ணா வேறு என்ன பெயர்களால் அறியப்படுகிறார்?

ஸ்ரீகுரு நானக் சாகிப்ஜியின் எட்டாவது வாரிசு ஆவர். குரு ஹரிகிருஷ்ணர் கி. பி ஆயிரத்தி ஆருநூத்தி ஐம்பத்தி ஆறில் பிறந்தார். கிராக்பூர் சாகிப்பில் மாதா கிருஷ்ண கௌசியின் வயிற்றில் ஸ்ரீ குரு ஹரிராய்ஜியின் இல்லம்.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 குரு ஹரிராய் சாகிப்ஜியின் மூத்த மகனான பாபா ராம்ராய் ஒளரங்கசீப்பின் செல்வாக்கின் கீழ் வந்து அவரை மகிழ்வித்தார். அதன் காரணமாக குரு ஹரிராய் குரு ஹரிகிருஷ்ண சாகிப்பிடம் குருக்காடி பொறுப்பை ஒப்படைத்தார். ஸ்ரீ ஹரிகிருஷ்ண சாகிப் எட்டாவது குருவாக அக்டோபர் ஆறு ஆயிரத்து அருநூத்தி அறுபத்தி ஒன்றில் இறந்தார். இந்த நேரத்தில் உங்களுக்கு ஐந்து வயது மூன்று மாதங்கள்.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 ராம்ராய் இதை அறிந்ததும் குருசாகிப்பிற்க்கு எதிராக சட்ட திட்டங்களை, திட்டமிட்டு தொடங்கினார். அவர் தனது மாமா தீர்மாலும் ஆலோசனை செய்து அவருடன் சில மாசங்களைக் கட்டி அவர்கள் மூலம் தன்னை ஒரு குருவாக பிரபலப்படுத்த முயன்றார். ஆனால் சீக்கியர்கள் குரு ஹரிராய் சாகிப்பின் முடிவை அறிந்திருந்தனர். அதனால் தான் ராம்ராயை யாரும் தங்கள் குருவாக கருதவில்லை. இங்கிருந்து நேரடியாக ஒளரங்கசீப்பிடம் சென்று நான் மூத்த மகன். குரியாவின் மீது எனக்கு உரிமை உண்டு என்றார்.

ராம்ராய் ஒளரங்கசீப்பின் அரசவையில் தங்கியிருந்த போது பல திட்டங்களை வகுத்தார். ஆனால் அவரால் அவரது நோக்கத்தில் வெற்றி பெறமுடியவில்லை. முதலில் ஒளரங்கசீப்பின் விஷயத்தில் தலையிடாமல் பிறகு ராம்ராய் குருவாகி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 என்று சொல்லி ஒளரங்கசீப்பின் நெற்றியில் தட தடைவிதித்தார். குரு ஹரிகிருஷ்ணர் தனது தந்தையின் கட்டளைக்கு கீழ்ப்படிந்து சீக்கியர்களுக்கு கௌரவத்தையும் வாழ்வில் உயர்வதற்காக டெல்லி தர்பாருக்கு, செல்ல மறுத்து சுற்றியுள்ள பகுதிகளில் சீக்கிய மதத்தை தொடர்ந்து பிரசங்கித்தார். ஒரு முறை அவர் ப பல்லக்கில் ஏறி எங்கோ சென்றிருந்த போது, கிரமனர்கள் கற்ப்பிக்கப்படும் ஒரு தொழு நோயாளி வந்து குருஜியின் பல்லக்கில் படுத்துக்கொண்டு தன் நோய் குணமாக வேண்டி கெஞ்ச ஆரம்பித்து கூறப்படுகிறது.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 சத்ருஜி அடுத்த குரு பாபா பகலே நெருங்கி வருகிறார் என்று முழு சபைக்கும் கட்டளையிட்டார். அதாவது நமக்கு பிறகு குரியாவிற்கு பொறுப்பேற்கும் பெரிய மனிதர் பதவி கிராம மார்ச் காலமானார். பாலாசாகிப் குருத்வாரா சாகிப் யமுனா நதிக்கரையில் அவர் தகனம் செய்யப்பட்ட இடத்தில் இப்போது அழகுபடுத்தப்பட்டுள்ளது. ஜோதியை எரிக்கும் போது ஆப்ஜியின் வயது எட்டரை ஆண்டுகள். ஆப்ஜி குரியாவை இரண்டரை வருடங்கள் தான் செய்தார்.

ஆஹ் சொளுங்கனா நல்லா இருக்கீங்களா நல்ல இருக்கேனா நல்லா இருகங்கனா நம்மா வீட்ல எப்டியருகங்கா?

ஆஹ் ஆமா நா movie book பண்ற app பு அதன் நா நம்ம online லா book பண்ணுவோன்ல show ஸ் லாம் படம் பாக்ரதுக்காக So அதுக்குனே ஒரு தனி app ஒன்னு வச்சிருகங்கான. அதுல வந்து படம் லம் book பண்ணிக்கலாம். எல்லா என்ன படம் recent ஆ available ல இருக்கோ எல்லா படமுமே இருக்கும் ticket வந்து நேர்ல போய் straight ஆ போய் theatre ல வாங்கனு இல்ல இந்த app முலியமா வே நம்ம வந்து online லையே book பண்ணிக்கலாம். Book பண்ணி ticket எடுத்துக்கலாம். அதுக்காக introduce பண்ணது தன் நா இந்த book my show app இல்ல நா இப்போ நம்மோ வந்து book my show app இருக்குல. இதுல வந்து நம்ம book பண்ணிடோன. அது என்ன நா அந்த இது வந்து book பண்ணது காண proof வந்து நம்ம கிட்ட mobile லே இருக்கும். So அத மட்டும் கொண்டு போய் காட்னாலே போதும். ஹம் நம்ம வந்து அங்க போய் ticket வாங்க வேண்டாம். இது லையே online லையே ticket book பண்றது கு காக தன் இந்த app ஏ குடுத்ருகாங்க. so அப்பறம் எதுக்கு அங்க நம்ம போய் அங்க வாங்கறோம். வாங்க வேண்டன்ல இதுலே book பண்ணிக்கலாம் நா okay நா

KGF கா? ஆமா அது ticket வேற full ஆஹ் இருக்குல எல்லாமே இப்ப கிடைகாது னு நெனைக்கிறன். Theatre க்கு போன கிடைக்கும் KGF நா கொஞ்சம் கஷ்டம் தான். நா இல்லேன online ல first பாருங்க check பண்ணி பாருங்க app ல போயிட்டு ticket வந்து available அஹ் இருக்கானு பாருங்க. உம் ஆமா ந ஆமா ந book ஆயருசுனு அர்த்தம்.

Third day க்கு வந்து book பண்ணி வச்சிரணும். இப்ப கொஞ்சம் வந்து கிடைக்கிறது ரொம்ப rare உ தான். என் நா இப்போ தன movie இறங்கி இருக்கு Beast ம் இறங்கி இருக்கு KGF ம் இறங்கி இருக்கு. அது நல்ல எப்பையுமே கொஞ்சம் time எடுக்கும். ஆஹ் அதான் ந நாங்களும் Beast படதுக்கு போனோம். mall லாம் போய் வெறுத்து போச்சு எங்களுக்கே நா first time அஹ் போனேன். இது வரைக்கும் மே allow பண்றது இல்ல வீடல. இதுகப்றோம் தான் first time போனேனா. சரி. Okay first day எப்டி இருக்கும். Enjoyment லாம் பாக்கலாம் dance லாம் அடுவங்கலேன்னு. youtube அந்த மாத்ரி லம் பாத்ருபபோம்ல சும்மா reels பாத்துட்டு இருக்கும்போது அந்த மாத்ரி நெனச்சு நானே போயி movie ஸ் பாத்த வெறும் unsatisfied ஆ ஆய்ட்டேன் நா.

அப்டி ஒரு rules இருக்குனே எனக்கு தெரியாது நா. நா வெளிய வந்துட்டு இத friends கிட்ட சொன்னே. இந்த மாத்ரி mall க்கு. கேக்கலையோ நா இப்ப கேக்குதா ஆ mall க்கு போனனேன். Friends கிட்ட ந சொன்னேன் இந்த மாத்ரி Beast படத்துக்கு போனனே. அனா என்னமோ தெரியல எனக்கு பிடிக்க வே இல்ல. ஏன்னு கேட்ட அங்க யாருமே dance ஆட வே இல்ல. சும்மா அப்டியே உக்காந்து whistle அடுச்சிட்டு சும்மா கை தட்டிட்டு மட்டும் இருந்தாங்க. யாருமே. Dance ஆடுறது அந்த மாத்ரி எல்லா இல்ல. Actually இந்த mall லாம் ஆட கூடதாம். Dance அப்டி ஒரு rules இருக்கமா எனக்கு தெரியாது? First time தான அதுனால எனக்கு தெரியாது? அதெல்லா allowed நா dance ஆடுன அப்பாயே வெளிய அனுப்பி விற்றுவங்கலாம் மா எனக்கே தெரியாது இந்த மாத்ரி இருக்குனு நானும் என்னடா எல்லாருமே யாரும்மே dance ஆட மாட்டிகிறாங்க பாத்த. என் friends தான் சொன்னாங்கா mall லாம் allowed இல்ல dance ஆட. Theatre நா okay வா நா. இப்ப நீங்க ஆஹ் Coimbatore லா தானா இருக்கீங்க? ஒ chennai லா இருக்கீங்களா? அப்ப chennai லா தான் நறைய theatre இருக்கு லா நா. இல்லா நா நீங்க அப்டி உங்களுக்கு book கிங் கிடைக்கட்டி கூட என்ன பன்றிங்கனா. நீங்க யாராவது தெரிஞ்சவங்க முலியமா வச்சு ticket வாங்கிகோங்க. ஏன்னா first show நாள நிறைய பேர் என்ன பண்ணுவாங்கனு online லாயே Safe க்கு ticket பண்ணீருவாங்க. இப்பான ஒரு மூணு பேரு நாலு பேரு தான் இருகங்கனு வச்சுகோங்களே ஒரு பத்து ticket ஆ வங்கிருவாங்க. வாங்கி அந்த மாத்ரி தான் sale பண்ணுவாங்க அவுங்களே. அந்த மாதரி நீங்க. Online லா ஒரு வேல sale பண்ணுவாங்க இல்லேன்னா நீங்க straight ஆ போனீங்கன அங்க sale பண்ணிட்டு இருபாங்க. முன்னாடியே பசங்கலாம் பாதிங்கான ticket நறைய வாங்கி வைச்சுட்டு sale பண்ணிட்டு இருப்பாங்க அந்த மாத்ரி உம் exact

ஆஹ் ஆமா மா book my show பாத்தீங்கான இப்போ எல்லாமே கிடைக்கும். என்ன அதான் என்ன நா ஆ இப்போ நீங்க எந்த city லா இருக்கீங்க னு அப்டி போடீங்கான அந்த city ல உள்ள எல்லா theatre உ இங்கலாம் mall அந்த மாதரி லாம் படம் என்ன படம் ticket போடறாங்க என்ன timing லா போடறாங்க எவ்ளோ price இருக்கு எவ்ளோ seat availble லா இருக்கு எவ்ளோ book கிங் ஆ இருக்கு. எல்லா detail மே வந்த்ரூம். இப்ப எப்டி நம்ம ஒரு train ticket book பண்ண கூட எந்த இடது லா இருந்து எந்த இடத்துக்கு போய் சேருது. எந்த timing க்கு வருது, எவ்ளோ price உ இது book ஆய்டுச்சா இல்லையா. அந்த மாத்ரி எல்லாம் காட்டுதுள்ள அதே மாத்ரி தான் book my show app லயும். ஆமாங்க்ன இப்ப நீங்க வந்து இந்த app use பண்ணிட்டு இருக்கீங்களா? இதுக்கு இதுக்கு அப்பறம் தான் use பண்ணா போறீங்களா? அஹ் சொல்லட்டு மா நா. இதுக்கு முன்னாடி use பண்ணது இல்லயா நா?

போய்ட்டு கிடைக்காட்டி கஷ்டமயுரும்ல so இந்த மாத்ரி app use பண்றனால என்ன பண்ணனும் already ticket இருக்க இல்லையா அப்டி Confirm பண்ணி வீட்ல பாத்துக்கலாம். வீடல இருந்து பாத்துக்கலாம் ticket இருக்க இல்ல இல்லையா? அப்டின்னு பாத்துட்டு போய்காலம் என்ன theatre போயிட்டு ஒருவேள ticket இல்லாட்டி கஷ்டம்ஆயரும்ல. வீட்டுள்ளன இதுலையே check பண்ணிட்டு பாத்துட்டு அதுக்கப்றம் வேணா போய்க்கலாம். இந்த app எப்டி use பண்றதுன்னு வச்சுகோங்களேன் Net லா chrome ஒ இல்ல google ஒ அந்த மாத்ரி போய்ட்டு. அதுக்கப்றம். First உ வந்து login பண்ணணு நா www dot book my show dot com னு ஒரு website இருக்கும் அந்த website குள்ள போநீங்கனா city கேக்கும் select your city னு கேக்கும். அது select your city நீங்க எந்த city யோ அதா குடுக்கணும் Coimbatore ஆ chennai யா எங்க இருக்கீங்க அப்டின்னு சொல்லி கொடுக்கனும் ஆஹ் அதுக்கப்றம் என்ன movie வேணுன்னு search பண்ணனும். இப்போ இப்போ நீங்க என்ன beast KGF தான சொன்னீங்க beast படம் வேணுன beast படம் KGF படம் வேணுன KGF book பண்ணிட்டு அதுலய KGF one two அந்த மாத்ரி இருக்கும். இப்போ current ஆ எது போயிட்டு இருக்கோ அதன் இருக்கும். அப்போ என்ன பண்ணும்னா search பண்ணிட்டு எந்த movie வேணுமோ அதா வந்து click பண்ணிக்கணும் Hello அண்ணா கேக்குதா. First அந்த Websit குள்ள போய்டிங்களா www book my show dot com குள்ள போயடிங்கால ந சொல்றேன் நா நீங்க app install பண்ணி அதே மாத்ரி Follow பண்ணிகோங்க app open பண்ணிடிங்களா நா Playstore லா போயிட்டு book my show வந்திருக்கும் ஆஹ் அந்த app வந்து download பண்ணிகோங்க download பண்ணிட்டு சொல்லுங்க. App download பன்ணீடீங்களா நா ஆஹ் இப்போ வந்து login பண்ணனும் www book my show dot com செரியா அதுக்கப்றம் அதுக்குள்ள போயிட்டு first ஏன்னா select பண்ணி city கேக்குதா எந்த city னு ஆஹ் select your city எங்க நீங்க chennai யா chennai னு குடுத்துக்கோங்க குடுத்திட்டிகலா அடுத்து வந்து என்ன படன்னு கேக்குதா You need to find the movie you want to watch என்ன movie நீங்க பக்க போறீங்களோ அதா வந்து. ஆஹ் கேக்குதா அதா வந்து click பண்ணுங்க movie பாத்துடிங்களா KGF னு இருக்க. அதா வந்து இப்ப click பண்ணுங்க அப்றோம் ticket வந்தருக்க அங்க . அந்த ticket வந்து click பண்ணுங்க. Theatre names வருதா இல்லன்னா first theatre வராது நா click on movie குடுதுடீங்களா movie குடுத்தா வட்டி ticket நா theatre names வருதா. Theatre வருதா சேரி okay அப்ப theatre check ஆ click பண்ணிகோங்க. ஒவ்வொரு இதுல இப்டி வரும் நா அனா இந்த Book my show app லா இப்டி தன் வரும் நீங்க side ல option இருக்கான்னு பாருங்க. Click ticket னு இருக்க பாருங்க இருக்க click பண்ணிகோங்க பண்ணிடீங்கள அடுத்து என்ன date

என்ன date லா என்ன படம் பாக்றீங்கனு கேக்கும் பாருங்க. select the date on which you want to watch your selected movie என்ன நீங்க select பண்ணிருகீன்களோ அந்த movie என்ன date லா பாக்க போறீங்க கேட்ருக்க. அங்க date குடுத்துகோங்க. உங்களுக்கு எந்த date ல வேணுனு first குடுத்துகோங்க குடுத்துடீங்கள. அதுக்கபுறம் பாருங்க select the movie theatre எந்த theatre வேணுன்னு கேக்குதா.

ஒ அப்டியா சேரி okay நா இப்ப நீங்க பண்றிங்கனா என்ன date லா என் movie பாக்குறீங்கலூ select பண்னிடீங்காள. அடுத்து வந்து என்ன theatre ஓட பேர் லாம் குடுத்திருபாங்க பாருங்க நறைய theatre ஓட பேர் லாம் குடுத்திருபங்க.

அந்த timing லா okay seat இருக்குனு சொல்லிட்டாங்க. அடுத்துவந்து select the number of seats எத்தன seat வேணுன்னு இது பண்ணிகோங்க உங்களுக்கு ஒன்னு விட்டு விட்டு வேணுனாலும் okay இல்லா ஒரே row லா வேணுனாலும் okay. அப்ப இந்த ரெண்டு row லா எந்த row லா comfortable அ இருக்குனு பாத்து book பண்ணிகோங்க நா அது தான் நா நீங்கா இப்ப நாளைக்கு போற படத்துக்கு காலைல போறீங்கனு வச்சுகொங்கன்ன இப்போ first show miss பண்ணிடிங்க ஒரு ஐந்து நிமிஷம் late ஆச்சு வச்சுகோங்களே அவ்ளோதான் அந்த ticket வேற யாராவது வாங்கிட்டு போயிருவங்க but இப்ப நீங்க book பண்ணி வச்சிங்கான உங்க ticket எத்தன மணிக்கு போனாலும் உங்க ticket உங்க ticket தான் இந்த show க்கு

அது அப்டி தெர்லா நா அது வந்து அவுங்கட தான் கேக்கணும். அது வேணா ticket ஆ cancel பண்ணி ஆமா வரது நா எப்டி வரும் நீங்க already முன்னாடி ஒரு bus book பண்றோம் ticket பண்றோம் bus ஏறி. பாதி amount refund அகுதுனாலும் இதுல அப்டி பண்ண முடியாது லா நா எனா timing முடிச்சு ரொம்ப நேரம் பண்றீங்க bus நா. இப்போ கிளம்புனா உடனே பன்னிருவீங்க show க்கு நீங்க வருவீங்கனு வந்து பாத்துட்டு போனீங்களா இல்லையானு எப்டி தெரியும்.

அன்னா இல்லனா இப்ப நீங்க ticket book பண்ணிக்கங் நா online லா sale பண்ணிகளா. Seat வந்கிடீங்கான இப்போ ஆமா online லா sale பண்ணிக்கலாம்ளா நறைய பேர் ticket இல்லமா கேட்டுட்டு இருப்பங்காளஅந்த மாத்ரி sale பண்ணிக்கலாம். இப்போ யாரது friends போர மாத்ரி இருந்துச்சுன அந்த ticket ஆ அவுங்களுக்கு மாத்தி விட்டு amount ஆ வங்கிக்க வேண்டியதுதான் அவ்ளோ தானே அப்ப full amount வந்துருச்சுல உங்களுக்கு.

அப்டி லாம் இல்ல யார் வேணுன போலாம். Ticket அனுப்ச்சு விட்ட போதும் யார்வேனாலும்போய்க்கலாம்.

அதுலே போய்க்கலாம் அதுலே போய்க்கலாம் ஒரு பிரச்சனும் இல்ல. ஹம் அதா இல்ல நா கேக்க மாட்டாங்க கேக்க மாட்டாங்க. அனா அதெல்லாம் கொஞ்சம் நம்ம ஒரு safety இருக்கு அப்பறம் train லா எங்க இருந்து எங்க போறோம் அதெல்லாம் இருக்கு. இது ஒரு show தான் யார் வேண்ணாலும் போய்க்கலாம் நம்ம வந்து ஒரு படம் பாக்றோம் அதுக்கு ஒரு amount குடுக்குறோம். amount கொடுத்து உள்ள போறோம். அதுக்கான ஒரு proof தான் இது. அதுக்கப்றம் select seat குடுத்துடிங்களா. அடுத்து seat வந்து dividend label according to the person of row VIP normal executive மூணு இருக்கும் நா. Seats normal seat இருக்கும் அதுக்கு தனி rate வரும் executive VIP extra இப்போ அதுலயுமே different இருக்கும்ன்னா. முன்னாடி s eat எடுத்தீங்கனா ஒரு rate வரும். பின்னால ஒரு seat எடுத்தீங்கனா ஒரு நல்ல rate வரும்.

ஆமா நா முன்னாடி இருந்து பாத்த ஏதோ பக்கத்துல உள்ளய இருக்கிற மாத்ரி தெரியாது பின்னாடி இருந்து view செம்மைய இருக்குன் லா.

Night show ஒ. அப்டியா நான்லாம் night show லாம் போனதில்ல. KGF ல படம் super ஆ இருக்கு நா Beast படமும் நல்ல இருக்கமா போய் பாருங்க ரெண்டு படம். நீங்க one one day போட்டுகோங்க ticket உ. இன்னைக்கு ஒரு நாள் அடுத்த நாள் அப்டி போட்டுகோங்க. உங்களுக்கு leave இருக்குலா? leave இருந்த இண்ணைக்கு போடுங்க இல்லேன்னா ஒரே நாள் அஹ இருந்த பகல் show ஒன்னு night show. ஒரே நாள் ரெண்டு show உம் continue ஆ பாத்த bore அடிச்சிரும்ன்ல.

அதுக்கு அப்புறம் எந்த row எந்த column வேணுன்னு சொல்லிட்ட book பண்ணி கிட்டிங்களா? Rows போட்டு இருக்கும். ஆஹ் அண்ண எப்டி தெரியுமா interval விட்டா தான் starting லா allow பண்ணா மாட்டாங்க ஒவ்வொரு இதுல allow வே பண்ண மாட்டிங்கறாங்க நா. Popcorn னு அந்த மாதிரி எதுவுமே allow பண்ண மாட்டிங்கிறீங்க. அங்க water bottle மட்டும் தான் நா allow பண்றாங்க என்னா என்ன பண்றாங்க தெர்யும சாப்ட்டு உம் சாப்ட்டு எல்லார் மேல்ளையும் வீசிட்டு. கெடுதிராங்கா அது இல்லம்மா நாசம் பண்ணிட்டு வந்தராங்க அந்த இடத்த ஒரு சிலர் நல என்ன பண்றாங்க யார்கிடயுமே allow பண்றாது இல்லா? Mall லாம் பாத்தீங்க நா allow பண்றாங்கனு நெனைக்கிறன் அனா ஒரு சில theatre கள ஒரு சில theatre ல எங்கயுமே allow பண்றாது இல்ல. Hello ஆஹ் ஒ அப்டியான இப்போ ந போன இடதுல்லாம் allow பண்ணாங்க. நாங்க போயிருந்தோம் Coimbatore recent ஆ போயிருந்தோம் mall க்கு தான் ஆன dance லாம் ஆடல மத்த படி popcorn cocs எல்லாம் வாங்கிட்டு போயிருந்தோம்.

Theatre allow பண்ணுவாங்க என்ன theatre வந்து full and full movie காக மட்டுமே என்ன ந theatre வந்து full and fully எதுக்கு customise பண்ணது நா movie காக வே! mall அப்டி இல்லேல a to z வரைக்கும் இருக்கும் shopping mall மாத்ரி எல்லாமே இருக்கும். so அதுனால அப்டி இருக்கும்.

ஹம் dance லாம் dance லாம் ஆடுன வெளிய பிடுச்சு போற்றுவங்களமா ஹம் அப்டிதன நா அப்டின தெரியல நா அனா வெளிய புடிச்சு போற்றுவங்கனு சொன்னங்க யாருமே mostly அட மாட்டாங்க லாம். Okay நா உங்களுக்கு இப்போ serve னு வந்த்ருச்சா நா அந்த seat book உ பண்ணிடீங்களா அடுத்து வந்து இது price கேப்பங்க பாருங்க finally click the price ஆ price கொடுத்துடிங்களா? அது வந்து combo லாம் குடுப்பாங்க பாருங்கன்னா அதா பாத்துகோங்க சிலா theatre free service லாம் குடுப்பாங்க அப்பறம் வந்து food cup லாம் குடுப்பாங்க.

ஆமா நா food service குடுப்பாங்க food combo service லா குடுப்பாங்க ஒவ்வொரு theatre லா offer பண்ணுவாங்க நம்மளுகே

Use the payment term payment போட்டீங்களா net banking a credit card. அவ்ளோதான் நா அவ்ளோதான் இதுக்கு மே simple process தான் என்ன கேப்பாங்கன்ன. அதா நா இப்போ வீட்ல உக்காந்த இஅதில இருந்தே easy ஆ பாத்துடோன்ல இது தான் நா easy method.

அதன் நா இதுலயும் online லே sale பண்ணிகால லா? ஐயூ அட நீங்க வேற கண்டிப்பா இருப்பாங்க கண்டிப்பா இருப்பாங்க அதுக்குமே தனியா எதாவது app இந்த மாத்ரி இருக்குள்ள நா எனக்கு தெரியல app இருக்கும் கண்டிப்பா.

ஹம் இது simple method நா அவ்ளோ பெரிய விஷயம் லாம் ஒன்னுமே இல்லா first அந்த link க்குள்ளபோறோம நம்ம எந்த ஊருன்னு னு select பண்ணிட்டுஅதுக்கு அதுகப்ரோ என்ன movie பாக்கறோம் click பண்ணனும் அதுக்கப்றம் ticket வரும் ticketclick. ஹம் ஆமா அப்பறம் ஒரு ticket உ. ஹம் அதுகப்றாம் date ட் என்ன date ல movie வாங்கணும் ஆஹ் அதுகப்றாம் மேல்லு seat number உ show time உ எல்லாம் கேக்கணும். எந்த seat உ அதா seat ளையும் normal VIP executive அதுல இருக்கு அதுலா எதாவது select பணன்னும் எந்த row னு select பண்ணிட்டு அதுகாப்புறம் payment process. அதுவந்து ஒரு time உ offer குடுபாங்க நா theatre லா food combo அந்த மாத்ரி food combo நா எப்டி சொல்றது combo offer மாத்ரி குடுபாங்க இப்பா நம்ம ticket book பண்ணமுன்னா சொல்லுவாங்கலா? Buy one get one அந்த மாத்ரி selected ஒரு particular time லா offer போடுவாங்க இந்த ticket book பண்ண இதோட இதெல்லாம் combo offer பண்றோம் நாங்க உங்களுக்கு summer offer holiday offer சொல்லிட்டு இது பண்ணுவாங்க அந்த மாத்ரி அப்பறம் வந்து ticket type இருக்கும் அதுல அதா வந்து click அப்றோம் என்னா contact details add பண்ணிட்டு ticket add பண்ணிடேகன அதுகப்ரோ payment method உ